அந்தமாதிரி round round டா வந்துருது பரவாலயே silent பாத்ததும் நாம ஒன்னுமே பண்ணி பாக்குறது இல்ல

முதல்ல எல்லா இந்தமாதிரி தாவணி தேக்கிரது ரொம்ப கஷ்ட்டமா தெரிஞ்சது இப்போ எவ்ளோ method easy யா பண்றாங்க நம்மதா பயந்துட்டு இருக்கோ

Ion பண்ணி ion பண்ணி neet ட தேச்சிர்றாங்க நம்ம கைல மடக்கி தேச்சதா கொஞ்சம் finishing இல்லாம இருக்கு iron box ல ion பண்ணி தேச்சா அவ்ளோ finishing க இருக்கு பரவால silent ஆனா அந்த iron box எ use பண்றதுக்கே பயந்துகுவேன் அதும் வந்துருமொண்டு

ஆனா cloth cloth நல்லா இருக்கணும் cotton துணியா இருக்கணும் எந்த துணியா இருந்தாலுமே நல்ல cloth தா quality யா இருக்கணும் ஆனா cloth cloth நல்லா இருக்கணும் cotton துணியா இருக்கணும் எந்த துணியா இருந்தாலுமே நல்ல cloth தா quality யா இருக்கணும்

அப்போ old fashion னா இருந்துச்சு நிறையபேர் வாங்காம இருந்தாங்க

இப்ப அதையே தூக்கி திரும்ப chudithar க்ராமாரி தேச்சு designs மே தேச்சு insta ல போட்டு

இந்த side உம் இந்த சிடும் cross ச cut பண்ணி எடுத்துர்றாங்க, எடுத்துட்டு அப்பிடியே join பண்ணி அடிக்கிறாங்க chutidar மாதிரி ஆகுது boarder கீழ cut பண்றதே இல்ல ஒரு குறிப்பிட தூரம் வரைக்கும் side ல இந்த பக்க side இந்த பக்க side வேட்டி எடுத்திட்டு அப்பிடியே தேச்சிடுறாங்க

அந்தமாதிரி இல்லாம இப்ப வந்து பா பழைய shirt எதும் பத்தாம ஒரு time தா போட்டேன் ஆனா பத்தமாடிங்குது அந்தமாதிரி இதுலா எல்லா குழந்தைகளுக்கு dress

குழந்தைகளுக்கு dress அப்பறம் நம்மளுக்கே பாத்ததுல பண்றாங்க கைய மட்டும் cut பண்ணி மடுச்சு அடுச்சு shorts சா போட்டுகிறாங்க

height அவங்களுக்கு எல்லா height ஒர்ரலவுக்கு இருந்த போதும் ஹம்

துணிய waste பண்ணாம இந்தமாதிரி பண்ணிக்கிட்ட நம்மளுக்கும் ரொம்ப use ஆகும் இந்த waste பண்ணி என்னென்ன மே தேக்கிறாங்க, ஓட்டற அடிக்கிற குச்சில அந்த துணிய வெச்சு கட்டிருறாங்க வரத்து இல்ல இப்ப எதுமே ஹம் ஹம் இனிக்கு கடை opening அ? ஆமா ஆமா இனிக்கு கடை opening நேத்து பிரியாணி போட்டாச்சு பிரியாணி அப்பறம்

main பிரியாணி கூட ?

எத்தன மணிக்கு கட open பண்ணுவீங்க ? உம காலைல day பொறுத்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ன, சனிக்கிழமைன அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு போயிருவாங்க

இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை பசங்க வியாபாரம் நெறையா இருக்குமா

அதுனால வேட்டி வெச்சு மசால் போட்டு night full லா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா night full ல வேல பாப்பாங்க

பண்ணிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பசங்க வியாபாரம் ஆகும் உம் silent சரி சரி silent

நானா இத பையன தூங்க வெச்சுட்டு இருக்க ஒ சாப்புட்டன பையன் ஒ சாப்புடன் மோர் கொழம்பு செய்ஜனா ஒ மோர் கொழம்பு செய்ஞ்சு சாப்பட வெச்சு தூங்க வெச்சுட்டு இருக்க உம் என்ன போட்டு மோர் கொழம்புவெச்ச மோர் கொழம்பு வந்து அரசாணிக்கா அரசாணிக்கா எது பூசினிக்கா ல தான கேள்விபட்டுருகன் அரசாணிக்கா பூசினிக்கா எல்ல ஒன்னுதனாமா

ஆமா நானு கிழ போய் அந்த காய்கறி கடைல மோர் கொழம்பு எது எந்த காய் ல வெச்ச நல்ல இருக்கும் அப்புடின்னு கேட்டான் Noise அஹ் அரசாணிக்கா வெச்ச நல்ல இருக்கும்னாங்களா நா phone ல பாத்தான் பூசினிக்கா சொன்னாங்கன்னு இதே மாறிதா கேட்டான் உம் அரசாணிக்கா பூசினிக்கா எல்ல ஒன்னுதா அப்புடினாங்க சேரி இதுக்குமேல பேச வேண்டா அப்பறோ நீ வெள்ள பூசினிக்கா வா வாங்கிட்டு வந்த சேரிசேரி

அஹ் மஞ்ச துள் போட்டு தண்ணி ல வெக வெச்சுட்டான் தனிய அதுக்குஅப்பறோ தனிய jar ல இருந்து ரொம்ப easy ஆனா method ஆதன் இருந்துச்சு தேங்கா ரெண்டு பள்ளு அஹ் ரெண்டு கித்து தேங்கா அஹ் கொஞ்சோ ஜீரகோ அஹ் ஒரு மூணு பச்ச மொளகா சின்ன மொளக இருந்தா மூணு ரெண்டு மொளக அஹ் பெருசா இருந்த ரெண்டு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்பறோ first டே தொவறம் பருப்பு கொஞ்சோ ஊற வெக்க சொன்னாங்க இருவது நிமிஷம் அத ஊற வெச்சு வெச்சுருந்த

தேங்கா சீரகம் பச்ச மொளக இஞ்சி எல்லாமே அஹ் எல்லாம் போட்டு அடிச்சு எடுத்து வெச்சக்கனும் தனிய உனக்கு வேணும்னா அதுலையே கருவப்புள் போட்டு அடிச்சா flavor நல்ல இருக்கும்மா okay வா அதுக்கு அப்பறோ இந்த வெந்துருச்சுனா அதுலையே இந்த அறச்சதையும் போட்டு கூட தயிர வந்து first டே நம்ம மோர் மாதிரி தண்ணி ஊத்தி நல்ல deep பண்ணி வெச்சரனும் தயிர் நல்ல மோர் பதத்துக்கு நல்ல மோர் கொழம்பு பதத்துக்கு அதையும் ஊத்தி ஒரு கொதி வந்தத்துக்கு அப்பறோ தனிய அந்த தாளிச்சு கொட்டுவாங்க அஹ் கடலை பருப்பு அஹ் கடுகு உளுந்து பருப்பு வரமொளக தேங்கா என்ன போட்டு Noise கடுகு உழந்த பருப்பு வரமொளக ரெண்டு அப்பறோ கருவேப்பல கொஞ்சோ பெருங்காய துள் சின்ன வெங்காயம் போட்ட போடலாம் நல்ல இருக்கும்மா சின்ன வெங்காயம் போட்டு நாங்க என்ன பன்னுவோம்னா பூசினிக்கா தனியல வெக வெக்கமாட்டோம் அதேமாதிரி நீ சொன்னதுதா சீரகம் தேங்கா பருப்பு ஊற வெச்சுருந்து அதையும் போட்டு nice அ அறச்சுகோவோம் மத்தபடி இந்த இஞ்சி பச்ச மொளக இருக்குதுல இதைய கொரகொரகறப்பா அரைச்சு எடுத்துப்போம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு தட்டிக்குவோம் இந்த மூனைய மட்டும் கொரகொரகறப்பா mixie ல அரைச்சு எடுத்து வெச்சுக்கிட்டு அடுப்புல பத்த வெச்சு lite அ தேங்கா என்னையா உத்தி பூசினிக்காய் அஹ் இது தட்டுனம்லைய இதைய போட்டு lite அ வதக்கி வதக்கி அதுல இந்த பூசணிக்காய்யா போட்டு கொஞ்சோ மஞ்ச போடி உப்பு அளவ தண்ணி உத்தி வெக வெய்க்கணும் ஒரு அளவு வெந்து ஒரு கா வெக்கடு வெந்த உடனேனுமே இந்த தேங்கா சீரகம் பருப்பு இந்த மூனையும் நல்ல அரைச்சு அதைய போட்டு ஒரு கொதி வந்த ஒரு கொதி வந்ததியுமே இந்த தயிர் அடிச்சு உத்திட்டு மத்தபடி நீ சொன்னா மாதிரி தாளிச்சு கொட்டிருவோம் தயிர்ரு அஹ் தயிர் மோர் மாதிரி பண்ணிவெச்சு பூசிணிக்கயா நம்மளே வெக இந்த மசாலா ஓட வெக உடுறா மாறி அதுலயும்இந்த பச்ச மொளக இஞ்சி வெங்கயத்த ரெண்டுமோன்னு சின்ன வெங்கயத்த

வெங்கயத்த தனிய கொரகொரகறப்பா அறைச்சு அதுலையே தாளிச்சு விட்டறது lite அ என்ன உத்தி அப்பறோம last அ ஒரு தாளிப்பு ஆகாமொத்தம் இந்த வெயில்க்கு எல்லாம் மோர் கொழம்பு தயிர் சாப்பாடு சாப்பறோம்ன நானும் பையனும் உங்களுக்கு மட்டும் நா உரல்கட்ட வெக்கணும் அப்புடின அவனுக்கு எதுக்கு தயிர் சாப்பாடு ஊட்டி விடுற அதுக்கு மோர்கொழம்பு வெக்கலாம்லகேட்டாரு பரவால்ல உங்க விட்டுராறாரு சாப்புடுகாறங்க

தனித்தனியா செய்ய முடியாதுன்னு அவருக்கும் heat க்கு கண்ணு red அ இருக்கு அப்பறோம் urine problem ஆய்ரும் அதனால கொழந்தைங்களுக்கு தண்ணி மோர் மோர்அடிச்சுகுடிக்கறதுக்குடுப்பா உங்க விட்டுகாறாரு குடிப்பார அதன் கேக்குறாரு dailyu குடு எனக்கு daily உம் நல்ல lite அ உப்பு போட்டுக்கோ நல்ல மோர் பண்ணி குடுத்துட்ட எந்த சளி இருக்கையும் கூட குடிக்காலமா ஒடம்பு அவ்ளோ நல்லதமா energy உம் கூட மோர் நாலா சளிஎல்லாம் புடிக்கத்தமா பையனுக்கும் குடு அவருக்கும் குடு இப்ப நல்ல வெயில் அடிக்குது அடுப்பு கிட்ட இருக்காறருல உங்க விட்டுகாறாரு பிரியாணி கடை தான கண்டிப்பா குடு

பால் மாட்டு வாங்குறிய ஆமா

மாட்டு பால் வாங்கதா சொல்லிருகன் அப்போ ஆடை அதுக்கு இனைக்கு தயிர் வாங்குனதா கொஞ்சோ எடுத்து வெச்சுருகன் Noise பால் கொஞ்சோ extra வாங்க சொல்லிருகன் வாங்கிடின்கனா நல்ல கச்சி எடுத்து வெச்ச ஆட விழுந்துரும் காலைல அந்த ஆடை எடுத்து ஒண்ணுல எடுத்து வெச்சுட்டு கொஞ்சோ அதுல ஒரு சொட்டு தயிர் உத்தி வெச்சுருங்க ஒரு பத்து நாள் செத்துநீங்கனா போதும் திரும்பவும் அதுல தயிர் உத்திடே உத்திடே daily ஒரு spoon தயிர் உத்திடே இருந்தீங்கனா அந்த மோர் எடுத்திங்கனா super அ மோர் குடிக்கலாம் குடிக்கலாம் உம் நல்ல இருக்கும் ஆமா இனி வெயில் காலத்துல எல்லாம் daily உம் மோர் குடிக்கணும் ஆமா தயிர்உம் பிறை உத்தி வெச்சுருந்து நீ first உ உங்க விட்டுகாறருக்கு கண்டிப்பா குடு நீங்க first உ பண்ணைல ஒரு மாதிரி போட்டு வெச்சுருந்திங்களா நீங்க அதுல சும்மாவே உத்தி வெச்ச தயிர் ஆகும் சொல்லுவீங்களா சும்மாவே நாலும் அப்பவும் பிறை உத்தி வெக்கற குண்டா தா வேற ஒழியதயிர் உத்துனா தா பிறை ஆகும் சும்மால ஆகாது

Noise போட்டு செயஞ்சுட்டு தயிர்ல போட்டு செயன்ஜா மண்ணு சட்டி ல போட்டு வெச்ச ரொம்ப நல்லதுனாங்க அப்பவும் தயிர் இத்துணுண்டு உத்தனும் நல்ல ஆற வெச்சுட்டு மண்ணு வசம் அதுக்கு சட்டி மொதலா பழக்கிருங்க மன்னு வாசம் போகுறதுக்கு அஹ் அரிசி கழுவுனா தண்ணி உத்தி ரெண்டுநாளைக்கு உற வைக்கணும் அப்பறோ வடுச்சா கஞ்சி உத்தி வைக்கோணும் பழகுனா பின்னாடி அதுல கொழம்பு எல்லாமே சோறு சமைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்புடியா சேரிசேரி cut பண்ண பண்ணிற வேண்டா அப்புடியே பசிட்டு இரு அஹ் உங்க அம்மா

எங்க அம்மா இல்லஇல்ல எங்க அம்மா திருப்பூர் ல இருக்காங்க ஆமாஆமா திருப்பூர்ல போயிருக்காங்க இப்ப ஆனா இங்க விட திருப்பூர் எல்லாம் ரொம்ப வெயில் அ இருக்கும் ஆமா பயங்கரமான வெயில்அ இருக்கும்

சும்மாவே சொல்ல வேண்டா ஆமா company ல எல்லாம் வேலை செய்றவாங்கலுக்கு over heat அ இருக்கும் கண்டிப்பா அப்புடி தா இருந்துச்சு அஹ் நீங்க திருப்பூர்ல இருந்திங்களா அஹ் திருப்பூர்ல இருந்தா அப்போ company க்கு வேலைக்கு போனா

ஒரு மணிநேரத்துக்கு ஒருக்கா தண்ணி குடுச்சுடே இருக்கணும் அப்போத ஒடம்பு heat ஏறாது இல்லையா எனக்கு அப்புடித்தான் வந்து நீர் கட்டி problem வந்துச்சு அஹ் பாத்தியா அதன் தண்ணி நறைய குடிச்சுக்கானும்ஆமா இந்த மாதிரி heat problem வந்து அதுக்கு தனிய சம்பளம் வாங்கி treatment பாத்துட்டு இருந்தான் கண்டிப்பா நா வாரத்துக்கு மூண்ணுருவாக்கு நான்னுருவாய்க்கு மாத்திர வாங்கணும் தேவையா இது வராதே சம்பளம் இரநூத்தி அம்புருவா தா ஒரு வாரம்

ஆமா சேரிசேரி இப்போ பரவால்ல

படிப்பு என்ன பண்ற plus two join பண்ணிருக்க படிப்பு என்ன பண்ற join பண்ணிருக்க பண்ணிருக்கியமா plus two அ இல்ல plus one அ plus two tenth க்கு அப்பறோ plus one பண்ண வேண்டாமா plus two வே

இது straight அ நம்ம plus two படிக்கலாமா

ஆமா இப்ப நறைய பேர் வந்து eigth ல அஹ் fail ஆய்ருப்பங்க அப்புடி இருக்கறவாங்கலும் tenth

என்னா ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவாங்க அப்பறோ fail அனவாங்க படிக்கலாம் plus one fail அஹ் plus two நா fail அப்புடிங்றவாங்க திரும்ப ஒரு வருஷம் full அ எழுதாலாம் சேரிசேரி இப்ப நீ plus two முடிச்சுடினா அப்புடியே college போலாமா அஹ் நேரடியா college க்கு போலாம் இல்லைனா நம்ம carse லையும் பண்ணலாம் அது நம்ம இஷ்டம் ஆனா plus two முடிச்சுட்ட நீங்க day college கூட போலாம் fail அப்புடிங்கறாவாங்க திரும்ப ஒரு வருஷம் full அ எழுதாலாம் சேரிசேரி இப்ப நீ plus two முடிச்சுட்டினா அப்புடியே college போலாமா அஹ் நேரடியா college க்கு போலாம் இல்லைன்னா இல்ல நம்ம carse லையும் பண்ணலாம்

plus two முடிச்சுட்டா ஒ என்ன college வேண்ணா போலாம்

அதுஇல்ல daily போய்ட்டு வர மாதிரி

சேரி அதவும் பண்ணிக்காலம் நம்ம இஷ்டம் carse லையும் பண்ணிக்காலம் Noise

இல்லபா fullday தான பா அவ சங்காலாம் வரைக்கும் தா இருப்பா காலைல போயிட்டு சங்காலம்வரைக்கும் இருப்பால ஆமாஎப்பையும்போலதா காலைல college எல்லாம்பாதிங்கினாகாலைல இருந்து மதியானம் வரைக்கும் இருக்கும்இல்லாட்டி மத்தியானதுலஇருந்து சாங்காலம் வரைக்கு அப்புடிஎல்ல இல்ல NGM லையும் அப்புடி இருக்குதுங்குறாங்க இவுங்க போனதுல அப்புடி college இல்ல ஒ STC இல்லையா

ஒ அது ஏன் அப்புடி பண்றாங்கன்னு தெரில எப்புடி பாடம் என்னா இதன் நறைய பேர் இந்த மாறி படிக்குறாங்கால college படிச்சுட்டு seconddegree படிப்பாங்க அந்த மாறி படிக்குறவங்களுக்கு எல்ல ஒருபக்கம் ஒருபக்கம் வேலைக்காக government exam காக prepare பண்ணுவாங்க அதனாலதா வந்து பாதி நேரம் வெச்சுட்டு பாதி நேரம் அவுங்க இஷ்டத்துக்கு விட்டறது அது மட்டும் இல்லாம அஹ் school ல எல்ல வந்து அஹ் evening விடுவாங்க அதுக்கு எத்தமாதிரி விட்டு பாடம் குடுப்பாங்க Noise இது வந்து கொஞ்சோ எல்லாமே ஜஷ்தியதான இருக்கும் அதனால part time job க்கு போய் படிக்கறவாங்க இருப்பாங்க அதுக்காகதா சொல்லுறாங்க இப்ப உனக்கு actual அ உனக்கு இந்த time free அ இருப்பியா படிக்கறது எப்போ நா இந்த time ல full உம் free அ தா இருப்பன் அஹ் அப்பறோ காலைல பதனொன்னு two பணண்டு வரைக்கும் free அ இருப்ப

அதுக்கு அப்பறோ எல்ல tiffin வேலை செய்வன் உம்முகன்னாதூங்கவைக்கணும்சாப்பட

காலைல cut பண்ணி குடுத்துறாது cut பண்ணி குடுத்துட்டு அறைக்குறது அறைச்சுட்டு

அது class உ timetable னு இருக்கு தீபி அஹ் timetable வந்து அவுங்க குடுத்துருவாங்க இத்தன time ல இருந்து இந்த மணி வரைக்கும் நீங்க online class வந்தறனும் zoomapp குல வந்தறனும் ஒ சேரிசேரி பரவால்ல அவுங்க சொல்லிதாருவாங்க இல்லையா அப்போ ஆமா அவுங்கசொல்லிதாருவாங்க test டு வெப்பங்கா எல்லாமே whatsapp ல பண்ணுவாங்க

test எல்லாம் வெக்கம்போது live ல நம்ம புரியுதா உனக்கு நீ tuition ல போகணும்மா இதுக்குஇல்ல உனக்கு